லிப்ரியாஃபிஸ் Writerஇல் படங்களை நுழைப்பது குறித்த டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இந்த டியூட்டோரியல் லில் கற்பது ஒரு டாக்குமென்ட் இல் படத்தை உள்நுழைப்பது ரைட்டர் இல் டேபிள் களை உள்நுழைப்பது ஹைப்பர்லிங்க் களை உள்நுழைப்பது
இங்கே gnuலினக்ஸ் நம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்
லிப்ரியாஃபிஸ் சூட் பதிப்பு 334
லிப்ரியாஃபிஸ் ரைட்டர் இல் படங்களை உள்நுழைப்பதை முதலில் கற்போம்
resumeஒட்ட் பைல் ஐ திறக்கலாம்
படத்தை உள்நுழைக்க resumeஒட்ட் ஆவணத்துள் சொடுக்கலாம்
மேனு பார் இல் இன்சர்ட் தேர்வு செய்து முறையே பிக்சர் ப்ரோம் பைல் ஆப்ஷன் மீது சொடுக்கவும்
இன்சர்ட் பிக்சர் என்ற டயலாக் பாக்ஸ் தோன்றுவதை காணலாம்
உங்கள் கணினியில் சேமித்துள்ள படம் ஒன்றை லொகேஷன் பீல்ட் இல் பெயரை எழுதி தேர்வு செய்யலாம்
எதையும் சேமிக்கவில்லை என்பதால் முன்னிருப்பு ஆப்ஷன் களில் இருந்து ஒன்றை உள்நுழைக்கலாம்
டயலாக் boxயில் இடது பக்கம் உள்ள பிக்சர்ஸ் ஆப்ஷன் மீது சொடுக்கலாம்
ஒரு படத்தை தேர்வு செய்து ஒப்பன் பட்டன் ஐ சொடுக்கலாம்
டாக்குமென்ட் இல் படம் நுழைக்கப்படுவதை காணலாம்
மறு அளவாக்கி டாக்குமென்ட் இன் மேல் வலது மூலைக்கு இதை நகர்த்தலாம்
படத்தின் மீது சொடுக்கலாம்
வண்ண கைப்பிடிகள் தோன்றுகின்றன
ஒரு கைப்பிடி மீது கர்சர் ஐ வைத்து இடது சொடுக்கி பட்டன் ஐ அழுத்தவும்
கர்சர் ஐ இழுத்து மறு அளவாக்கலாம்
முடிந்ததும் படத்தின் மீது சொடுக்கி இழுத்து எடிட்டர் இன் மேல் வலது மூலைக்கு படத்தை நகர்த்தலாம்
படங்களை உள்நுழைக்க மற்ற வழிகள் ஒட்டுப்பலகை ஸ்கேனர் அல்லது பட காலரியிலிருந்து
அடுத்து ரைட்டர் இல் டேபிள் களை உள்நுழைப்பதை கற்போம்
லிப்ரியாஃபிஸ் ரைட்டர் இல் டேபிள் கள் தகவலை சேமிக்கின்றன
டாக்குமென்ட் இல் டேபிள் ஐ நுழைக்க டூல் பார் இல் டேபிள் சின்னத்தின் மீது சொடுக்கி டேபிள் அளவை தேர்ந்தெடுக்கலாம்
அல்லது மேனு பார் இல் இன்சர்ட் ஆப்ஷன் மூலம் செய்யலாம்
எடுகேஷன் டிட்டெயில்ஸ் தலைப்பின் கீழ் ஒரு டேபிள் ஐ நுழைக்க தலைப்பின் கீழ் கர்சர் ஐ வைக்கவும்
மேனு பார் இல் முறையே இன்சர்ட் டேபிள்ஸ் ஆப்ஷன் களை சொடுக்கவும்
இது பல பீல்ட் கள் உள்ள டயலாக் boxஐ திறக்கும்
நேம் பீல்ட் இல் ரெச்யூம் டேபிள் என பெயரிடலாம்
சைஸ் என்ற தலைப்பின் கீழ் கொலம்ன்ஸ் எண்ணிக்கையை 2 எனலாம்
ரவ்ஸ் பீல்ட் இல் மேல்நோக்கு அம்புக்குறியை அழுத்தி ரவ்ஸ் எண்ணை 4 ஆக்கலாம்
கொலம்ன்ஸ் ஆண்ட் ரவ்ஸ் பீல்ட் களில் உள்ள மேல் கீழ் அம்புக்குறிகள் மூலம் டேபிள் இன் அளவை அதிகமாக குறைவாக ஆக்கலாம்
டயலாக் boxஇல் ஆட்டோஃபார்மாட் பட்டன் ஐ அழுத்தவும்
இது திறக்கும் புதிய டயலாக் பாக்ஸ் இல் விரும்பும் டேபிள் பாங்கை தேர்ந்தெடுக்கலாம்
ரைட்டர் பல ஆப்ஷன் களை தருகிறது
இப்போதைக்கு நோன் ஆப்ஷன் ஐ பார்மேட் கீழ் சொடுக்கி ஒக் ஐ சொடுக்குவோம்
மீண்டும் ஒக் ஐ சொடுக்குவோம்
தலைப்பின் கீழ் இப்போது இரண்டு columnகள் நான்கு வரிகள் கொண்ட டேபிள் சொருகப்பட்டது
இப்போது டேபிள் க்குள் ஏதும் தகவலை எழுதலாம்
உதாரணமாக டேபிள் யின் முதல் கோலம்ன் முதல் வரியில் உள்ள அறையில் சொடுக்குவோம்
இங்கே செகண்டரி ஸ்கூல் எக்ஸாமினேஷன் என்று எழுதுவோம்
பக்கத்து அறையில் சொடுக்கி 93 பெர்சென்ட் என எழுதுவோம்
இது ரமேஷ் உயர்நிலை பள்ளி தேர்வில் 93 பெர்சென்ட் மதிப்பெண்கள் பெற்றதாக சொல்கிறது
இதே போல படிப்பு விவரங்களை இங்கே எழுதலாம்
செகண்டரி ஸ்கூல் எக்ஸாமினேஷன் என எழுதிய அறைக்கு கீழ் சொடுக்கவும்
இங்கு ஹைகர் செகண்டரி ஸ்கூல் எக்ஸாமினேஷன் என எழுதி அடுத்த அறையில் மதிப்பெண் 88 பெர்சென்ட் என எழுதலாம்
அடுத்த அறை செல்ல மூன்றாம் வரியின் முதல் அறையில் சொடுக்கவும்
அல்லது TAB விசையை அழுத்தலாம்
TAB ஐ அழுத்தி கிரேஜுயேஷன் அடுத்த அறையில் 75 பெர்சென்ட்
கடைசி வரியில் முதல் அறையில் போஸ்ட் கிரேஜுயேஷன் 70 கடைசி வரியில் தலைப்பை போஸ்ட் கிரேஜுயேஷன் என முதல் செல் இல் டைப் செய்வோம் பக்கத்து செல் இல் 70 பெர்சென்ட் ஆகவே படிப்பு விவரங்கள் கொண்ட நம் டேபிள் இந்த டாக்குமென்ட் இல் உள்ளது
கர்சர் ஐ டேபிள் யின் கடைசி அறையில் வைக்கவும்
இப்போது கூடுதல் வரியை டேபிள் யின் கடைசி வரிக்கு கீழ் சேர்க்க நினைத்தால் Tab விசையை அழுத்தவேண்டும்
ஒரு புதிய வரி சேர்க்கப்பட்டதை காணலாம்
டேபிள் யின் இடது பக்கம் பிஎச்டி என எழுதலாம்
வலது பக்கம் மதிப்பெண் 65 என டைப் செய்கிறோம்
ஆகவே ஒரு வரி கீழ் இன்னொரு வரி சேர்க்க கடைசி அறையில் கர்சர் ஐ வைத்து Tab விசையை அழுத்த அது செய்யப்படும்
Tab மற்றும் ShiftTab விசைகளை பயன்படுத்தி டேபிள் இல் அறைக்கு அறை செல்ல இயலும்
டேபிள் இல் இன்னொரு அம்சம் ஆப்டிமல் கோலம்ன் விட்த் ஆப்ஷன்
அறையின் உள்ளடக்கத்துக்கு பொருத்தமாக தானியங்கியாக columnஇன் அகலம் அமையும்
இதை வலது இரண்டாவது columnஇல் அமைக்க அந்த கோலம்ன் இல் எங்காவது கர்சரை வைக்கவும்
ஆகவே டெக்ஸ்ட் யில் கடைசி அறையில் 65 க்கு அடுத்து கர்சரை வைப்போம்
இப்போது மெனுபர் இல் முறையே டேபிள் மேனு ஆட்டோஃபிட் மீது சொடுக்கவும்
திரையில் தோன்றும் மெனுவில் ஆப்டிமல் கோலம்ன் விட்த் ஆப்ஷன் இல் சொடுக்கவும்
கோலம்ன் தானியங்கியாக உள்ளடக்கத்துக்கு ஏற்றபடி அகலத்தை மாற்றிக்கொள்கிறது
இது போல் டேபிள் இன் எந்த columnக்கும் செய்யலாம்
டேபிள் க்கு பலவித எல்லைக்கோடுகளை அமைக்கலாம் கோடே இல்லாமல் உள் வெளி கோடுகள் வெளிக்கோடு மட்டும்
முதலியன
இதற்கு மெயின் மேனு வில் டேபிள் tab இல் டேபிள் புராப்பர்ட்டீஸ் ஆப்ஷன் போர்டர்ஸ் tab சென்று தகுந்த ஆப்ஷன் ஐ செய்யலாம்
அடுத்து ஹைப்பர்லிங்க் களை உருவாக்குவதை பார்க்கலாம்
ஹைப்பர்லிங்க் களை தொடரும் பயனர் ஹைப்பர்டெக்ஸ்ட் இல் உலாவுகிறார்
ஹைப்பர்லிங்க் என்பது ஒரு டாக்குமென்ட் க்கான தொடுப்பு படிப்பவர் நேரடியாக தொடரலாம் அல்லது தானியங்கியாக தொடரப்படலாம்
ஹைப்பர்லிங்க் முழு டாக்குமென்ட் ஐயோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதியையோ காட்டலாம்
பைல் இல் ஹைப்பர்லிங்க் ஐ உருவாக்கும் முன் ஹைப்பர்லிங்க் செய்ய டாக்குமென்ட் ஐ உருவாக்க வேண்டும்
டூல்பார் இல் நியூ சின்னத்தில் சொடுக்கவும்
புதிய டெக்ஸ்ட் டாக்குமென்ட் திறக்கிறது
டாக்குமென்ட் இல் ஹாபீஸ் என டேபிள் ஐ உருவாக்குவோம்
ஆகவே தலைப்பைHOBBIES என எழுதுவோம்
Enter விசையை அழுத்தலாம்
பொழுதுபோக்குகளை ஒன்றன் கீழ் ஒன்றாக எழுதலாம்
லிஸ்டனிங் டோ மியூசிக் பிளேயிங் டேபிள் டென்னிஸ் பெயிண்டிங் பைல் ஐ சேமிக்கலாம்
டூல்பார் இல் சேவ் சின்னத்தில் சொடுக்கலாம்
நேம் பீல்ட் இல் பைல் பெயரை ஹாபி என எழுதுவோம்
சேவ் இன் போல்டர் இல் கீழ் அம்பை அழுத்துவோம்
டெஸ்க்டாப் ஆப்ஷன் ஐயும் பின் சேவ் மீதும் சொடுக்குவோம்
பைல் டெஸ்க்டாப் இல் சேமிக்கப்படுகிறது
பைல் ஐ மூடுவோம்
resumeஒட்ட் பைல் இல் உருவாக்கப்போகும் ஹைப்பர்லிங்க் இந்த டாக்குமென்ட் ஐ திறக்கும்
இப்போது படிப்பு குறித்த விவரங்கள் அடங்கிய டேபிள் யின் கீழ் ஹாபீஸ் என ஒரு தலைப்பு எழுதுகிறோம்
ஹாபீஸ் ஐ ஹைப்பர்லிங்க் ஆக்க டெக்ஸ்ட் ஐ தேர்ந்தெடுக்க வேண்டும்
கர்சர் ஐ ஹாபீஸ் மீது இழுக்க வேண்டும்
மெனுபர் இல் முறையே இன்சர்ட் மேனு விலும் ஹைப்பர்லிங்க் இலும் சொடுக்கவேண்டும்
டயலாக் பாக்ஸ் திறக்கிறது
அதில் பல ஆப்ஷன் கள் உள்ளன
internetமெயில்ஸ் ஆண்ட் newsடாக்குமென்ட் நியூ டாக்குமென்ட்
ஹைப்பர்லிங்க் ஐ டெக்ஸ்ட் டாக்குமென்ட் க்கு செய்வதால் டாக்குமென்ட் ஐ தேர்வு செய்கிறோம்
இப்போது பத் பீல்ட் இல் ஒப்பன் பைல் பட்டன் ஐ அழுத்தவும்
டயலாக் பாக்ஸ் இல் டெஸ்க்டாப் ஆப்ஷன் இல் சொடுக்கி உருவாக்கிய புதிய டாக்குமென்ட் ஐ தேர்ந்தெடுக்கலாம்
hobbyஒட்ட் ஆப்ஷன் இல் சொடுக்கவும்
பின் ஒப்பன் ஐ சொடுக்கவும்
பத் பீல்ட் இல் பைலுக்கான பாதை இடப்படுவதை காணலாம்
அப்ளை பீல்ட் இல் சொடுக்கி பின் குளோஸ் ஐ சொடுக்கவும்
ஹாபீஸ் என்பது அடிக்கோடிடப்பட்டுள்ளது நீல வண்ணத்தில் இருக்கிறது
ஆகவே இந்த டெக்ஸ்ட் ஹைப்பர்லிங்க் ஆகிவிட்டது
கர்சர் ஐ ஹாபீஸ் தலைப்பு மீது வைத்து கன்ட்ரோல் விசை மற்றும் இடது சொடுக்கி பட்டன் ஐயும் அழுத்தவும்
ஹாபீஸ் பைல் திறக்கிறது
இதே போல ஹைப்பர்லிங்க் ஐ படங்கள் வலைத்தளங்கள் ஆகியவற்றுக்கும் உருவாக்கலாம்
இத்துடன் லிப்ரியாஃபிஸ் ரைட்டர் க்கான ஸ்போக்கன் டியூட்டோரியல் கள் முடிவுக்கு வருகின்றன
நாம் கற்றது டாக்குமென்ட் இல் பட பைல் ஒன்றை நுழைத்தல் ரைட்டர் இல் டேபிள் ஐ உருவாக்குதல் ஹைப்பர்லிங்க் குகளை உருவாக்குதல்
முழுமையான பயிற்சி practiceஒட்ட் ஐ திறக்கவும்
பைல் இல் ஒரு படத்தை உள்நுழைக்கவும்
3 வரிகள் 2 columnகள் கொண்ட ஒரு டேபிள் ஐ உருவாக்கவும்
அந்த பைலில் ஒரு படத்தின் மீது சொடுக்கினால் wwwgooglecom வலத்தளத்தை திறக்க ஹைப்பர்லிங்க் ஐ உருவாக்கவும்
httpspoken tutorialorgWhat is a Spoken Tutorial இல் கிடைக்கும் விடியோவை காணுங்கள்
அது இந்த பாட திட்டத்தை சுருக்கமாக சொல்கிறது
வேகமான இணைப்பு இல்லையானால் தரவிறக்கி பாருங்கள்
ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டுடோரியல்களை கொண்டு பயிலரங்குகளை நடத்துகிறது
இணைய வழி தேர்வில் தேருவோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேற்கொண்டு விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும்
contactspoken tutorialorg ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் டால்க் டோ ஆ டீச்சர் புரொஜெக்ட் இன் முனைப்பாகும்
இது இந்திய அரசின் ஐசிடி மார்ட் வழியாக நேஷனல் மிஷன் ஒன் எடுகேஷன் மூலம் ஆதரிக்கப்படுகிறது
மேற்கொண்டு தகவல்களுக்கு தொடர்பு கொள்க httpspoken tutorialorgNMEICT Intro இந்த டியூட்டோரியல் க்கு தமிழில் மொழியாக்கம் கடலூர் திவா
குரல் கொடுத்து பதிவு செய்தது
கலந்து கொண்டமைக்கு நன்றி